அப்புறம் பக்கத்துலயே ஒரு சின்ன லைட் டவர் மாறி ஒன்னு வச்சிருக்காங்க.

இது வந்துட்டு பாக்க ஒரு ஜூஸ் ஷாப் மாதிரி இருக்கு.

அப்புறம் வெளிய நிறைய பைக் எல்லாமே நிக்குது.

படத்தில வந்துட்டு கொஞ்ச பேரு ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து போட்டோ எடுத்துட்டுருக்காங்க.

அதுல ரெண்டு பேர் வந்துட்டு ஒரே சேம் கலர் ஸொட்டர் போட்டுருக்காங்க.

லைட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா டெகரேட் பண்ணி வச்சிருக்காங்க.

அப்புறம் பக்கத்துல நறைய சின்ன சின்ன செடியெல்லா இருக்கு.

வெளிய வந்துட்டு நறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டி வச்சிருக்காங்க எதோ கவர்மென்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி.

அப்புறம் பக்கத்துல வந்துட்டு ஒரு பக்கெட்ல வந்துட்டு தண்ணி வச்சிருக்காங்க.

இது வந்துட்டு படத்திலிருக்கிறதொரு பெரிய மலை மாதிரி இருக்கு.

அப்புறம் வால்ல நறைய ஃபுட்டோட போட்டோஸ் எல்லாமே ஒட்டி இருக்கு.

இந்த போட்டோல வந்துட்டு ஹிந்து டெம்பிள் தான் இருக்கு.

இத பாக்குறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு.

அப்பறம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு.

இ வீடு பாக்குறதுக்கே பழங்காலத்தில உள்ள ஒரு வீடு மாதிரி இருக்கு.

கீழ மேட் போட்டுருக்கு அப்புறம் ஒருத்தர் அதுல நின்ன பார்த்துட்டு நிக்காரு.

அந்த ஹிந்து நேம் வந்துட்டு இந்த போர்டுல வந்துட்டு எழுதி வெச்சுருக்காங்க.